இந்த கெஸ்ட் ஹவுஸ் வெளில ஒரு கார் இருக்கு.

சுத்திலு நெறையா புல் வெளிங்க இருக்கு.

இங்க ஏ_டி_எம் மிஷின் இருக்கு அது பிளாக் கலர்ல இருக்கு.

பக்கத்துல சர்வீஸ் ரூம் ஒயிட் கலர் டோரு போட்டு இருக்கு.

இந்த கிளாஸ் ரூம்ல ஒய்ட் கலர் போர்டு ஒன்னு இருக்கு.

இது ஒரு கெஸ்ட் ஹவ்ஸ் .

இங்க ஸ்கூலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வாங்குற பொருள் நறைய இருக்கு.

உள்ளார எல்லா ஸ்வீட்ஸ் லைக் கேக்ஸ் சாக்லேட்ஸ் எல்லா இருக்கு.

ஆளுங்க நெறைய பேர் பார்த்துட்டு இருக்குறாங்க.

இங்க மரோ ஒன்னு நடுவுல இருக்கு.

ஏர் ஒன்னு இருக்கு வாட்டர் பாட்டில் இருக்கு.

செவுத்துக்கு பக்கத்துல ஒரு கார் இருக்கு.

சுத்திலு‌ க்ளைமேட் மிஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு.

இந்த ரூம் ஜன்னல்ல ஸ்க்ரீன் போட்ருக்றாங்க.

இந்த ரூம் செவுரு எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு.

ரெண்டு பேர் அவுங்க வேல செஞ்சுட்ருக்றாங்க.

எடைல ஒரு நீரோட மாரி போகுது.

இந்த டீ ஹவுஸ்ல லைட் செட்டிங்ஸ் நெறைய போட்ருக்குது.

இந்த ரெயில்வே ஸ்டேஷன்ல மஞ்ச கலர் பெயிண்ட் அடிச்சு அரவங்காடு எழுதிருக்கு.

இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் .

பைக் ஒன்னு மேல நின்னுட்டு இருக்கு.